Okay இனியா. நம்ம things எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோயே pack பண்றாங்க. அதுல வந்து என்னன்னா crack ஆகக்கூடிய பொருளும் இருக்கலாம் ஏதாவது non material things அந்த mirror அந்த மாதிரி things எல்லாம் அனுப்புறோம்ன்னா அது எந்த அளவுக்கு secure இனியா? ஏன்னா damage ஆகிட கூடாது. மத்த படி அந்த இப்போ crack ஆக கூடிய பொருளுக்கு எல்லாம் individual ஆ வே அவங்க pack பண்ணுவாங்களா இல்ல. ஆஹ் in case அது break ஆகுது எப்படின்னா அந்த பொருளுக்கான காசு அவங்க தந்தடுவாங்களா இல்ல முறையா terms and condition மாதிரி அந்த பொருளுக்கு நாங்க இது கிடையாது அந்த மாதிரி ஏதுவும் சொல்லிடுவாங்களா இனியா? super இனியா இப்படி ஒரு chance இருக்குன்னு எனக்கு தெரியாது இது தெரியாம இது தெரியாம நான் பாட்டுக்கு நிறைய worry பண்ணிட்டு இருக்க இப்ப என்னுடைய mind ல ஓடிட்டு இருக்கிறது எப்படிதான் நம்ம move பண்ண போறோம்ன்னு தான் ஓடிட்டு இருக்கு. அது இல்லாம things வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு பார்த்தினா, one day நான் pack பண்றேன். அப்படின்னா நான் தான் கம்பெனிக்கு leave எடுக்கணும் ஆஹ் எல்லாத்தையும் பண்ணனும் அப்படிங்கும் போது எல்லாமே என்னுடைய தலையில தான் விழும் பாத்துக்கோ. அதனால நீ சொல்ற idea கொஞ்சம் best டா இருக்கிற மாதிரி இருக்க i will consider ஹம் சரி இனியா இது வந்து நம்ம அந்த food delivery எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி process மாதிரி இருக்குல்ல அதுவும் இதுவும் ஒண்ணு தானா?

ஒன்னும் இல்ல ஜெனி, இப்போ நீ பேசுறத பார்த்தேன்னா இனியா ஆஹ் நீ சொல்றத கேட்கும் போது food delivery பண்றாங்க இல்ல. இப்போ நம்ம இதை எடுத்து கிட்டா amazon, zomato அந்த மாதிரி தெரியுது அது இதுவும் உன்னோட ஒன்னு related ஆ எப்டின்னு கேட்கிறேன் நான். ஓ! super இனியா super ஏன்னா food delivery பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இனியா ஏன்னா நம்ம order பண்றோம் அதை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோவே.

super இனியா super நான் வந்து இது வர order பண்ணத்தில but ஆனா கேள்விப்பட்டிருக்க நிறையவே ஆஹ் online ல order பண்ணிட வேண்டியதுதானே சொல்லி இருக்காங்க நான் எனக்குமே கொஞ்சம் ஆசை எப்போவாவது online ல order பண்ணலாம் நம்மலும் order பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆஹ் but ஆனா அது எப்படி இருக்கும்னு தெரியல இப்ப recent ஆ கூட நீங்க கேள்விப்பட்டிரூபிங்க ன்னு நினைக்குறேன் ஆஹ் food delivery பண்ண இதுல வந்து கெட்டுப்போன food வந்து delivery பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து news வந்து ரொம்பவே viral ஆச்சு அத வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா?

இதே மாதிரி தான் அந்த courier service மே நான் அதான் கேள்விப்பட்டேன் பாத்துக்கோ நான் இப்ப things அனுப்புறோம் அப்படின்னா ஆஹ் proper ஆ அவங்களே well secure ஆ pack பண்ணி அவர்களே return கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆஹ் recent ஆ கூட என் friend வந்து ஒரு mobile ஒன்னு order பண்ணி இருந்தா பாத்துக்கோ ஆஹ் அதுல delivery கொண்டு வந்தாங்க but என்ன unfortunately வந்து things வந்து மாறிடுச்சு பாத்துக்க. அஹ் But அதான் அது call பண்ணி confirm பண்ணிட்டு மறுபடியும் things வந்துருச்சு ஆனா இந்த இப்படி things மாறுது இல்ல இத சகஜமா இல்ல எப்படி? ஹம் அப்படித்தான் அதான் இனியா எனக்குமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா நீ சொன்ன மாரி இந்த move பண்றதுங்கும் போது நல்ல idea வா தான் தெரியுது ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா நம்மளே திரும்ப எல்லாத்தையும் pack பண்ணி

அந்த things எல்லாத்தையும் நானே மேலே ஏத்தி return நான் அதுக்கப்புறம் இறக்கிற இடத்துல அது எல்லா இது பெரிய process அது ஆனா நீ சொல்றத பாத்தா better idea வா தான் இருக்கு but நீ சொல்ற இந்த feedback பார்க்கும் போது கொஞ்சம் இதா தான் இருக்கும் but இது வேற யார்கிட்டயாவது suggestion கேட்க முடியுமா இது இல்ல real ஆ அது வந்து நான் என்ன சொல்றது real ஆ வந்து கண்டிப்பா நான் இப்ப move பண்ணி இருப்பாங்க இல்ல அவங்க கிட்ட ஒரு feedback கேட்டா எப்படி இருக்கும் இல்ல உனக்கு தெரிஞ்சா யார்கிட்டயும் feed back கேட்கலாமா Okay, okay நீ ஆனா நீ சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு இதான் இருக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் நேர்மையா இதுக்கு அதாவது நம்ம பாக்குற வேலையே நமக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நேர்மையாய் இருக்கிறவங்களும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் இப்படி தான் போன வாரம் கூட ஒரு news ல பார்த்தேன் பார்த்துக்கோ இதே மாதிரி delivery boy தான் பாத்துக்கோ அஹ் அவங்க குழந்தைகளுக்கு வந்து food order பண்ணியிருக்காங்க online ல online ல சாப்பாடு இவரு இவருக்கு தேவையான food எடுத்துட்டு ஒரு bike ல வந்துட்டு இருக்காரு unfortunately என்னன்னா வர்ற வழியில ஒரு அஹ் ஒரு நாய் வந்து குறுக்க போயிருச்சு accident ஆயிருக்கு அஹ் அவரு கீழே விழுந்து இருக்காப்ல அடிபட்டு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு blood leak ஆயிட்டு இருக்கு but ஆனாலுமே அவரை என்ன சொல்லி இருக்காருன்னா என்ன நம்பி அவங்க காத்துகிட்டு இருக்காங்க என்னுடைய delivery காண்டி அப்ப அவங்க சாப்பாட்டுக்காக wait பண்ணிட்டு இருக்காங்க அவன் அடிபட்ட காயத்தோடு போய் food delivery கொடுத்துட்டு தான் further ஆ treatment க்கு போய் இருக்காரு so இந்த incident பார்க்கும்போது தான் இந்த மாதிரியும் நேர்மையா work பண்றாங்க அப்படிங்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க கேக்குற incident ஆஹ் கேட்கும் சொல்லும்போது கேட்கும் போது கூட கொஞ்சம் இப்படி யும் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு but ஆனா அந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட வந்து நாம நம்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பொருள் secure ஆ வந்துடும் நீ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம விசாரிச்சு எந்த packers choose பண்றோம் என்கிறதுல தான் இருக்கு ஆஹ் நானும் என்னுடைய தரப்பில் விசாரிக்கிற further அஹ் நீயும் details விசாரி எது உனக்கு best ன்னு தெரியுதோ அதை எனக்கு suggestion பண்ணு ஆஹ் எனக்கு அது convey okay வா இருந்தா பட்டுச்சு நானும் அதே packers okay பண்றேன். சரியா? இப்போ இந்த delivery நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது பாத்துக்கோ இந்த delivery க்குன்னு சொல்லிட்டு அவங்க தனி vehicle வச்சிருப்பாங்களா இல்ல இந்த இப்போ என் friend work பண்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா materials எல்லாம் அனுப்புறாங்கன்னா ஒரு அதாவது இப்போ மதுரையில இருந்து தேனிக்கோ இல்ல தேனியில இருந்து நம்ம திருநெல்வேலி தென்காசி கோ material வருதுன்னா அன்னைக்கு night கெளம்பக்கூடிய tourist bus இருக்கு இல்ல அந்த bus ல தான் அவங்க வந்துட்டு material ல move பண்றாங்கல்லையா அன்னைக்கு night evening கிளம்புது அப்படின்னா அங்க இருந்து அந்த travels ல போட்டு விடுறாங்க அஹ் then further ஆ இங்க நம்ம land ஆக கூடிய இடத்துக்கு அவங்க மறுபடியும் morning early morning வந்து கூட்டிட்டு வந்து எடுத்துக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்ன delivery பண்றாங்க அப்படின்னா அவங்க அதுக்குன்னு vehicle தான் இது பண்றாங்களா இல்ல இந்த மாதிரி transport இல்லன்னா government vehicle அந்த மாதிரி vehicle use பண்றாங்களா okay அதான் இப்ப நம்ம delivery கொடுக்கிறோம்னா இப்போ ஆஹ் நம்ம என்ன இப்போ என் friend எடுத்துக்கிட்டேன்னா அந்த office things வந்து delivery கொடுக்கிறான் அதுக்கு வந்து invoice வந்து ஒன்னு கொடுக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த material ல தான் நம்ம அனுப்புறோம் ஆஹ் அது இவ்வளவு worth அதுக்கான இவ்ளோ charge அதாவது அவங்க எதன்னா எடையை base பண்ணி இவளோ charges ன்னு சொல்றாங்க so அதுக்கான amount எல்லாத்தையும் bill பண்ணி proper ஆ invoice ல கொடுத்துராங்க so நீ சொல்ற மாதிரின்னா packers ஒரு பொருளை shift பண்றோம் அப்படினா என்னென்ன பொருள் shift பண்றோம் அப்படிங்கற details அதுல இருக்குமா இல்ல particular இவரோட details move பண்றோம்ங்கர அந்த particular details மட்டும்தான் இருக்குமா எப்படி அந்த invoice எதுவும் நீங்க பார்த்து இருக்கீங்களா? ஓ super இனியா super அஹ் எனக்கு இதுல தான் கொஞ்சம் doubt ஆ இருந்துச்சு ஏன்னா things அனுப்புறோம் அஹ் அதுக்கு எந்த ஒரு நம்ம எந்த ஒரு problem வருதுங்குற பட்சத்துல நாம அனுப்புறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு proof நமக்கு வேணும் இல்ல ஏனா நான் இந்த details நம்ம இந்த things தான் அனுப்புறோம் இவங்க கிட்ட தான் அனுப்புறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு proof இருந்தா தான் நாம நமக்கு ஒரு secure நம்ம நம்ம அனுப்புறோம் நமக்கு proof இருக்கு அப்படிங்கறது check பண்ணலாம் அதுவும் நீங்க சொல்ற மாதிரின்னா ஒரு things அனுப்புறோம் இவ்ளோ things தான் அனுப்புறோங்கிரத கண்டிப்பா short list எடுத்து அனுப்புறது better தான் ஏன்னா நம்ம things அ நம்ம கைக்கு return வந்திருக்கான்றது நமக்கு தெரியணும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் அதுவும் நல்லது தான் என் friend உமே அங்க work பண்ற இடத்துல என்னனா அந்த invoice ஓட தான் அலைவான் ஏன்னா கூட போய் இருக்கேன் but எனக்கு further ஆ இத பத்தி details தெரியல அவன் என்ன இந்த details உம் சொல்லல இத்தனை மணிக்கு வண்டி வந்துடும்

அந்த வண்டி வந்து அவங்களோட courier office ல வந்து அந்த material அ இறக்கிட்டு போயிடறாங்க then நம்ம தான் further ஆ போயிட்டு அந்த material அ வந்து delivery எடுத்துட்டு மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்ற அந்த service வந்து நம்ம ஏரியாவுக்கே வந்து delivery பண்றாங்களா இல்ல நம்மதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த main ஏரியாவில் இருந்து நம்மளோட local area வுக்கு மறுபடியும் வண்டி எடுத்து நம்ம தான் அந்த பொருள மறுபடியும் return கொண்டு வரணுமா? ஆஹ் இன்னும் ஒரு சின்ன question இனியா ஏனா நம்ம இப்போ transport பண்றாங்கன்னா என்னுடைய என்கிட்ட என்னென்ன என்னுடைய LPG வந்து ரெண்டு cylinder என்கிட்ட என் கைல இருக்கு பாத்துக்க ஆஹ் அது வந்து non secure பொருள்கறதுனால அந்த product அது வந்து ஆஹ் LPG cylinders வந்து எடுத்துப்பாங்களா இல்ல நான்தான் அதை வந்து தனியா move பண்ண வேண்டியது இருக்குமா? இல்ல அவங்க நாங்க இதெல்லாம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு secure இல்ல அந்த மாதிரி சொல்லிடுவாங்களா? ஓ super இனியா எனக்கே இப்பதான் ஞாபகம் வருது பாத்துக்கோ பிரச்சனை இல்ல நான் அந்த process பாக்கறேன் ஆஹ் வேற இன்னொரு சின்ன என்னன்னா இப்போ dress லாம் நம்ம order பன்றோம் வச்சுகோவேன் ஆஹ் நம்ம order பண்ண things வந்து அவங்க நேரடியா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என்னோட friend வந்து last week call பண்ணும் போது என்னன்னாஅப்படி கொண்டு வந்தாங்க ஆனா அஹ் நான் order பண்ண size வேற ஆனா அவங்க அனுப்பி இருந்த size வேற அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதுல கூட mistakes நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இனியா? super தான் இனி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன clarification தேவைப்பட்டது அதனாலதான் சொன்னேன் உம் பரவால்ல எனக்குமே தேவையான details நிறையவே நீ சொன்ன ஆஹ் நீ சொல்லல அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு option இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா

ஆஹ் okay இனியா அடிக்கடி call பண்ணு அஹ் நான் நேர்ல வாரேன் கண்டிபா நம்ம ஒரு நாள் meet பண்ணலாம் ஆஹ் meet பண்ணிட்டு பாக்கலாம் ஏன்னா உங்களையும் ரொம்ப நாள் ஆச்சு meet பண்ணி. கண்டிப்பா ஒரு நாள் நேரில் பார்க்கலாம் okay வா இனியா? ஆஹ் free time ஆ இருந்தா call பண்ணு okay வா?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

பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கனா அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் வெளிய போய் சாப்பிடுறது அதாவது வெளியில உண்வக~உணவங்களில எல்லாம் போய் சாப்பிடுறது அப்படிங்குறது வந்து எப்போதாவது ஒரு தடவை தான் நடக்கும் நம்ம ஊருக்கெல்லாம் வெளியில எங்கனா நம்ம பயணம் போகும் போது கூட கட்டு சோறு கட்டி எடுத்துட்டு போனவங்க தான் நம்ம தமிழ் மக்கள். அந்த மாதிரியான் பழக்கம் இருந்தவங்க தான் நம்ம தமிழ் மக்கள் ஆனா இன்னைக்கு எ~எல்லாம் சனி ஞாயிறு ஆனா போதும் வார இறுதிகள் ஆனா போதும் நாம வந்து வெளில போய் சாப்பிடுறோம் அந்த மாதிரியான உணவு பழக்கங்களுக்கு நம்ம வந்துட்டோம். இதனால தான் முதல்ல வந்து நம்மளோட ஆரோக்கியம் பாதிக்கபடுறதுக்கான முதல் காரணமே இது தான். ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஆனா நம்ம வெளியில போய் சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வெளியில தயாரிக்கப்படுற உணவகங்களில தயாரிக்கப்படுற உண்வுகளில பார்த்தீங்கன்னா பொரும்பாலும் சுவைக்கா~ சுவை அதிகமா இருக்கணுறதுக்காக நிறைய sauce ajinomoto இந்த மாதிரி செயற்கையான உணவூட்டிகளை உணவுல, சு~சுவையை எற்படுத்துறதுக்கான சுவையூட்டிகளை நிறைய சேர்க்குறாங்க இது நம்ம எப்பயோ ஒரு தடவ சாப்பிடும் போது நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் எற்படுத்தாது ஆனா நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும்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 உணவூட்டிகள் எல்லாம் செயற்கையான சுவையூட்டிகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்குது கன்~தொடர்ச்சியா நம்ம உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்குது. இதுவே நம்மளோட ஆரோக்கியத்தை பெருசா பாதிக்கிறதுக்கான ஒரு காரணம். அது மட்டுமில்லாம இன்னைக்கு நிறைய பேரு வந்து உணவுகளை வந்து வீட்டுல செய்யாம வெளியில order பண்ணி தான் வாங்கி சாப்பிடுறாங்க so இ~நம்ம வந்து எத்தனை நாளைக்கு ஒரு ஒரு தடவை வெளியில இருந்து உணவுகளை எடுத்துக்கிறோங்கிற ஒரு கணக்கே இல்லாம போயிடுச்சு நம்ம வீட்டுல தயாரிக்கிற உணவுகளையோ இல்ல பக்கத்துல எதுனா mess ல தயாரிக்கிற உணவுகளையோ இந்த மாதிரியான செயற்கை சுவையூட்டிகளை யாரும் சேர்க்க மாட்டாங்க அதனால நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆனா இந்த மாதிரி நம்ம கடைகளில வெளி உணவங்களில தொடர்ச்சியா உணவு எடுத்துக்குறதுனால தான் நிறைய இப்போ நம்ம புற்று நோய்ங்குறத கேள்விப்படுறதுங்கிறது முதல் இந்த உணவு பழக்கத்துல மாற்றம் வந்தது தான் இந்த துரித உணவுகளை அதிகமா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுனால உடல் பருமன் ஆகுறது மட்டும் இல்லாம நிறைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மூலக் காரணமா இருக்குறதே இந்த உணவு பழக்க வழக்கம் தான் so நம்ம அந்த காலத்துல இருந்த மாதிரி atleast இப்ப~ அப்படி நம்ம எங்க போனாலும் வெளியில பயணம் போகும் போது எல்லாம் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போக முடியல அதெல்லாம் இல்லைன்னாலுமே கூட நம்ம வெளிய போய் சாப்பிடுறதை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை atleast மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியாவது நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படினாலே வெளி உணவு பழக்கங்களை அதிகமா எடுத்துக்குறத நம்ம தவிர்த்திட்டு வந்தோம்னாலே நம்மளோட உணவு பழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம்

தூக்கங்குற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா மனிதனால அடுத்த நாள் சுறுசுறுப்பா இயங்கவே முடியாது. சுறுசுறுப்பா இயங்கலைன்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடயும் ஆஹ் ஒரு அஹ் அது active வாவும் செய்யவே முடியாது அப்போ ஒரு மனுஷனுக்கு அடுத்த நாள் நம்ம சுறுசுறுப்பா இயங்கணும் அப்படின்னா நமக்கு எட்டு மணி நேரம் தூக்கம்

வரையறை இல்லாம நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் so அதனால நமக்கு வந்து நேரமும் பாதிக்கப்படுது நம்மளோட நேரமும் தேவையில்லாம செலவு ஆகுது அது மட்டும் இல்லாம நம்மளோட துக்கத்தை பெரிய அளவுல பாதிக்குறதுக்கு காரணமா இருக்குறது நம்ம இந்த மாதியான் தொலைப்பேசி cell phone இந்த மாதிரியான விஷயங்கள் தான் so இதை நம்ம வந்து தவிர்த்து நமக்கான தூக்கதுக்கான நேரத்தை நம்ம வந்து correct ஆ கொடுக்கணும்னாலே நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு மனுஷன் அஹ் சு~சுறுசுறுப்பாவும் அடுத்த நாள் நம்மளோட வேலைகளில எந்த தோய்வும் இல்லாம இருக்கணும் நம்ம செயல்படணும்னாலே ஆறு மணி நேரம் தூக்கங்குறது இல்லாதவங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகளும் வருது அதிகமான மாரடைப்பு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுது இன்னொண்ணு இந்த COVID கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இருந்தப்போ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 அந்த சளி காய்ச்சலோடையும் நம்ம நம்மளோட வேலைகளை நம்ம எப்பயும் தொடர்ந்து செஞ்சுகிட்டே தான் இருப்போம் ஆனா இப்போ ஒரு சளி, காய்ச்சல் ஏதோ ஒரு அஹ் சின்ன தொ~தொந்தரவு அசௌகரியம் ஏற்பட்டா கூட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 எதிர்ப்பு திறன் அந்த அளவுக்கு குறைஞ்சுதான் போயிருக்கு. இது நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இன்னைக்கு காலத்துல கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சளி காய்ச்சல் வந்துதுன்னா ரொம்பவும் அசதியா feel பண்றாங்கங்கிறத நீங்க யாரை கேட்டீங்கன்னாளுமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணம் மக்களோட எதிர்ப்பு திறன் சக்தி குறைஞ்சுகிட்டு வர்றது தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் தூக்கமின்மை சரியான உடற்பயிற்சி இன்மை இது எல்லாம் தான் காரணம். உடற்பயிற்சி அப்படிங்கும் போது நம்ம பெரிய level ல ஒரு நாளைக்கு gym ல போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஹ் நம்ம வந்து பெருசா work out பண்ணணும் ஆஹ் நடிகர்கள் எல்லாம் செய்றாங்க இல்லையா ரெண்டு மணி நேரம் work out பண்ணணும் மூணு நேரம் work out பண்ணணும் அந்த மாதிரி நம்ம work பண்ணணும்னு அவசியமே இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும் வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும் இல்ல ஆண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து யோகால இருக்கிற பிராணயாமம் சொல்லப்படுற முச்சு பயிற்சியை செஞ்சோம்னாலே போதும் வேற எதுவும் வேண்டாம் இந்த மூச்சு பயிற்சியினால நமக்கு நம்மளோட நுரையீரல் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு நுரையீரல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலுமே நமக்கு பெரிய என்ன சளி தொந்தரவு இந்த மாதிரியான சுவாச கோளாறு எதுவுமே வராது சுவாச கோளாறு இல்லைங்கும் போது நம்மளால மாரடைப்பு வர்றதுக்கான நம்ம இதையும் நம்ம வந்து மாரடைப்பு BP sugar diabetes னு சொல்லப்படுற sugar இது எல்லாமே வர்றதுக்கான அறிகுறிகளில இருந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும்னா இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கிறது ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம பெருசா work out எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல சும்~சாதாரணமா உடகாந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சோம்னா போதும் அந்த மூச்சு பயிற்சி பிராணயாமம் செய்யும் போது நமக்கு நுரையீல் சுத்தம் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளோட கவனம் முழுசா இப்போ வலது கை வலது க~மூக்கு துவாரத்துல காற்ற உள்ள இழுத்து இடது மூக்கு துவாரத்துல நம்ம வந்து காற்ற வெளியில விடுறோம் இது தான பிராணயாமம் பண்றதுங்குறது இப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட சிந்தனைகளை எல்லாம் ஒரு முகப்படுத்தி வலது மூக்கு துவாரத்துல நம்ம வந்து காற்ற உள்ள இழுக்கிறோம் அப்படிங்கிறத அதை நம்ம உணர்ந்து அதை நம்ம செஞ்சோம்னாலே அந்த பிராணயாமம் செய்யும்போது நம்ம சிந்தனை automatic ஆ ஒரு முகப்படுது நம்ம எந்த மூக்கு வழியா உம் காற்ற உள்ள இழுக்குறோம் அப்படிங்குறதை மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கு அப்போ நம்மளோட சிந்தனை பெருசா meditation எதுவுமே இல்லாம நம்மளோட சிந்தனை அங்க இங்க சிதறி போகாம ஒரு இடத்துல ஒரு முகப்பட்டு நிக்குது அதே மாதிரி இடது மூக்கு துவாரம் வழியா அந்த காற்ற நம்ம வெளியிடுறதையும் கவனிச்சோம் அப்படின்னா காற்று உள்ள போறதையும் காற்று வெளிய வர்றதையும் நம்ம கவனிக்கும்போது நம்மளோட அது என்னது சிந்தனை வந்து ஒருமுகப்படுது பெரிய meditation அது இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தேவையில்ல. நம்மளோட automatic டா நம்ம மனநிலை வந்து ரொம்ப அமைதியா இருக்கு மனநிலை அமைதியா இருக்கும் போது நம்மளுக்கு உடல் நிலையும் உங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொடுக்குது மனசும் ஒரு அமைதியானதை கொடுக்குது நீங்க பெரிய வேற exercise எதுவும் பண்ணலைன்னாலும் இந்த பிராணயாமம்னு சொல்லப்படுற இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கு அப்பறம் சூரிய நமஸ்காரம்ங்கிற ஒரே ஒரு யோகாசனம் அதை மட்டும் செஞ்சோம்னாலே போதும். ஏன்னா இந்த சூரிய நமஸ்காரத்துல மட்டும் மொத்தம் பன்னிரெண்டு ஆசனங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு ஆசங்களை செஞ்சோம்னாலே போதும் நமக்கு வேற எந்த பெரிய work out ஓ gym க்கு போறது நம்ம exercise வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த பன்னிரெண்டு ஆசனங்களை செஞ்சுட்டு சரியான விகிதத்துல தூங்கி

நல்ல நீண்ட ஆயுளோட அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்கணும் யாரோட உதவிகளும் எதிர்பார்க்காம நம்ம~நல்ல ஆரோக்கியமா வாழனும் அப்படின்னா

இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில சாப்பிடுற அணவு வகைங்களை அதிகமா எடுத்துகிறதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைச்சி சாப்பிடுங்க அதுவும் காய்கறிகளை அதுலேயும் சிறு தானியங்களை நிறைய எடுத்துக்கணும் அஹ் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் நிறைய இருக்கு அந்த சிறு தானியங்களை பாரம்பரிய அரிசி வகைகளை எடுத்துக்கிட்டு நிறைய சரியான படி தூங்கி சரியான மூச்சி பயிற்சி பிராணயாமம் செஞ்சோம்னாலே நம்ம ஆரோக்கியமா வாழலாம் paper லயும் நிறைய questions கேட்டிருந்தாங்க அந்த telescope வெச்சு ரொம்ப கஷ்டமான கேள்வியும் கேட்டிருந்தாங்க correct ஆ நம்ம sample paper ல ஆனா கவலைப்படாதீங்க board exam easy யாதான் இருக்கும் நீங்களே பார்த்தீங்கல்ல term two ல chemistry ரொம்ப டப்பா paper இங்கிலிஷ்அதுக்கும் மேல டப்பா so physics உம் கண்டிப்பா easy யாதான் இருக்கும் நீங்க எல்லாம் நல்லா பண்ணுவீங்க அது எனக்கு கண்டிப்பா தெரியும் okay வா so எப்படி நம்ம ஓரளவுக்கு தயாராகுது நல்ல performance கொடுக்க எப்படி தயாராகுது அதுதான் நம்ம பார்க்க போறோம் சரியா so previous years ல பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் two marks உம் three marks உம் தான் வந்து இருக்கு எனக்கு அதே trend உதான் இந்த தடவையும் follow ஆகும் i have a hunch okay இந்த தடவையும் அதே trend தான் follow ஆகும் என்னது two marks three marks questions தான் நிறையா கேட்கப்படும் so அது எந்தெந்த topics ல இருந்து வரும் அதப் பத்தி நான் சொல்லிடுறேன் so that நீங்க படிக்கும் போது நீங்க அதுல இருந்து focus பண்ணலாம் okay வா so case based ம் வரலாம் ஆனா அத guess பண்றது ரொம்ப கஷ்டம் அது எனக்குத் தெரியல ஆனா two marks three marks கண்டிப்பா வரும் எந்த topic ல இருந்து வரும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன் சரியா very good so இப்ப பாத்தீங்கன்னா இந்த chapter ல இவ்வளவு topics இருக்கு reflection of light by mirror refraction quarter internal reflection refraction has spherical surface lens refraction through prism natural phenomena optical instruments இதுல red color ல இருக்கிறதெல்லாம் deleted portion அத தூக்கிட்டாங்க இந்த வருஷம் so எது important ஆன topics பாத்தீங்கன்னா உங்களோட two marks three marks க்கு இதெல்லாம் two marks க்கு important இதெல்லாம் three marks க்கு important okay வா are you all happy சரி நான் வந்து அந்த கீழே ஓடுற line அ தூக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப disturbance ஆ இருக்கு நான் முடிச்ச பிறகு அத எதுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்றேன் okay so இப்போதைக்கு நீங்க class அ கவனிங்க so இப்போ பார்த்தீங்கன்னா two marks கேள்விதான் இங்கே இருக்கு three marks தான் இந்த topic so இது ரெண்டத்தையும் நம்ப clean ஆ full ஆ படிக்கப் போறோம் எவ்வளவு நேரம் sir class உ பசங்களா class வந்து ஒன்றரை மணி நேரம் at least போகும் till nine nine thirty okay வா so please makeup your mind

நான் help பண்றேன் சரியா very good so first refraction ன்னா என்னது refraction ன்னா bending of light when it moves from one medium to another அதாவது ஒரு medium அதாவது காத்து vacuum அதுல இருந்து if it goes to another medium அதாவது glass, water அந்த மாதிரி அப்ப light வந்து bend ஆகும் as a change in the direction of life அதுக்கு பேர்தான் refraction சரியா எல்லாருக்கும் okay வா so refraction வந்து it obeys smells law நீங்க வந்து சின்ன வயசுல mirror க்கு loss of reflection படிச்சிருப்பீங்க loss of reflection என்னது angle of incidents is equal to angle of ref~ reflection அப்பறோம் the incident ray the reflected ray the normal all of them lie in the same plane அது வந்து laws of reflection ஆனா refraction ன்னு வந்துட்டீங்கன்னா it is governed by smells law what is smells law say smells law says that you are இப்ப இதுதான் first medium வச்சுக்குவோம் இது வந்து second medium சரியா பசங்களா எல்லாருக்கும் okay வா so smells law சொல்லுது first medium ஓட refractive index

பசங்களா இது ரொம்ப முக்கியம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம prism ல prism glass prism எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்களா ஆமா sir three boards ல கேட்டாங்க school ல கேக்குறாங்க board exam லயும் வரும் sir prism வருமா prism இதே logic தான் miu one into sin I is equal to miu two into sine R இது வந்து ரொம்ப முக்கியமான concept so தயவு செய்து note பண்ணிக்கோங்க இத நான் திருப்பி use பண்ணுவேன்

நல்லா note பண்ணிக்கோங்க your refractive index is also equal to real depth by apparent depth okay so இதுல இருந்து maybe one mark வந்தா வரலாம் அப்ப நீங்க தடுமாறக்கூடாது அதனாலதான் இந்த formula சும்மா note பண்ணி வச்சுக்கோ for example நம்ம எல்லாருக்கும் தெரியும் water ரோட refractive index வந்து என்னது four by three தண்ணி தண்ணியோட refractive index வந்து four by three அப்படினா உண்மையாவே எட்டு அடி ஆழமா இருந்துச்சுன்னா உனக்கு தெரியறது ஆறு அடி அதனாலதான் தண்ணி வந்து ரொம்ப danger உண்மையான ஆழம் வெறும் எட்டடி எட்டு அடின்னா நம்ம எல்லாருமே முழுகிருவோம் ஆனா வெளிய இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியும் ஆறடி மாரி தெரியும் because water ரோட refractive index four by three so real depth by apparent depth real depth by apparent depth is four by three for water so அதனாலதான் தண்ணி வந்து ரொம்ப danger careful ஆ இருக்கணும் சரியா எல்லாருக்கும் சந்தோஷமா இதுதான் நீங்க உங்க book ல ஒரு experiment ஆ இருக்கும் அதாவது ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர்ல ஒரு coin அ போடு வெளிய இருந்து பார்த்தா அந்த coin தெரியாது ஆனா நீ தண்ணி ஊத்துன பிறகு நீ வெளியே இருந்து பார்த்தா அந்த coin தெரியும் ஏன் ஏன்னா தண்ணி ஊத்தின பிறகு அந்த coin lift ஆயி தெரியும் because of refraction so இதெல்லாம் refraction ஓட application basic சரியா எல்லாருக்கும் okay வா அடுத்தது போலாமா very good பசங்களா இப்ப நம்ம முன்னாடி போலாம்யா so இந்த formula ல கண்டிப்பா எல்லாம் note பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் lets go forward so வேற என்ன observations refraction க்கு வேற என்ன observation பாத்தீங்கன்னா

இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா ஏன்னா refraction ஆல so earth க்கு வந்து atmosphere இருக்கு so atmosphere வந்து thick இருக்கும் so வெளியே space so sun ல இருந்து வர்ற light உ உள்ளே வர வர density அதிகமாகும் so rarer to denser so whenever you are moving from rarer to denser light ray வந்து normal க்கு bend ஆயிட்டே வரும்

ஆனா உண்மையான sun எங்க இருக்கு இங்க இருக்கு கீழே so அதான் early sun rise sun rise ஆவதற்கு முன்னாடியே நீ அத பாத்துருவ அது எதுக்கு காரணம் refraction னால சரியா எல்லாருக்கும் okay வா super இதெல்லாம் basic அவ்வளோ முக்கியம் கிடையாது இனிமேட்தான் முக்கியம் இது ரொம்ப முக்கியம் CIRokay வா CIR ன்னா total internal reflection இதுல இருந்து கேள்வி ninety percent வர chance இருக்கு okay வா soCIR நடக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான condition தேவை ஒண்ணு வந்து the light should always move from denser to rarer CIR நடக்கிறதுக்கு கண்டிப்பா உன் light வந்து denser to rarer travel பண்ணணும் so அதுதான் first உ முக்கியமான condition okay வா இரண்டாவது condition என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட angle of incidents வந்து critical angle ஓட அதிகமா இருக்கணும் your angle of incident should be greater than critical angle இந்த ரெண்டு conditions satisfy ஆனா அப்போ CIR யார் நடக்கும் சரியா பசங்களா very good யா இப்போ critical angle னா என்ன critical angle னா the angle at which your angle of refraction will be ninety degrees so இப்ப என்ன நடக்குது நல்லா கவனிங்க பசங்களா எல்லாரும் so இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து denser medium இது வந்து rarer medium okay வா so இப்ப என்ன நடக்குது denser ல இருந்து நீ வர்ற so miu D into sine critical angle is equal to rarer medium into sine what sine ninety ஏன்னா critical angle அப்போ angle of refraction will be ninety critical angle அப்போ angle of refraction will be ninety sine ninety எவ்வளோ sine ninety one sir so அப்ப sineIC எவ்வளோ sineICis equal to miu rarer by miu denser so அதுதான் ICsoICis equal to sine inverse of mu rarer by mu denser இதான் அவனோட formula okay வா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் சந்தோஷமா எல்லாருக்கும் சந்தோஷம்னா போடுயா ஒரு square ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கு ஒரு fire அ போடு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம் okay வா very good very good very good how to draw normal normal வந்து at the point of incidence you have to draw perpendicular to the surface சரியா so இதான் surface புரியுதா அந்த ரெண்டு medium மும் separate பண்ற surface இதான்

நீ video வ சும்மா பின்னாடி pull பண்ணி full ஆ நீ திருப்பி பார்க்கலாம் மற்றவங்களுக்கு time waste ஆகும் நான் repeat பண்ணா சரியா நம்ம போய்க்கிட்டே இருப்போம் பசங்களா தயவு செய்து upset ஆவாதீங்க அப்படி ஏதாவது புரியும்னா தயவு செய்து video வ pull பண்ணி ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு அப்புறமாட்டி வா okay வா பிரச்சனையே இல்ல very good so இப்போ நம்ம முன்னாடி போலாம் so total internal reflection ன்னா எப்படி நடக்கும் அப்படின்றதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல example தர்றேன் எல்லாரும் நல்லா கவனிங்க இங்க பாருங்கயா இப்ப வந்து நம்ம கிட்ட denser medium இருக்கு இதான் rarer so இப்ப denser ல இருந்து rarer போறப்ப இதான் normal அப்ப நான் இந்~ இதான் incidence okay வா இப்ப angle of incidence தான் I இப்போ பசங்களா இந்த angle of incidence வந்து critical angle ஓட கம்மி okay வா critical angle வந்து IC ன்னு வச்சுக்கயேன் so இப்போ நம்ம angle of insulins வந்து critical angle ஓட கம்மின்னு வச்சுக்கயேன் அப்போ என்ன ஆகும் அப்போ it will refract அப்போ denser ல இருந்து rarer போறப்ப இது move away from the normal சரியா எல்லாருக்கும் okay வா so இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா i am gonna observe நான் இந்த I அ ஏத்தப் போறேன் இந்த I அ ஏத்தப் போறேன் அதாவது i am going to increase the angle of incidence நான் இப்ப இப்படி பண்ணப் போறேன் so angle of incidence ஏத்தும்போது என்ன ஆயிரும் angle of refraction உம் அதிகமாகும் so bend ஆயிட்டே வரும் away from normal அப்போ ஒரு குறிப்பிட்ட angle ல ஒரு குறிப்பிட்ட angle ல ICcritical angle ல it will become like this it will pass along the surface so அதுக்கு பேர் தான் critical angle சரியா அதுக்கு பேர் தான் critical angle எல்லாருக்கும் சந்தோஷமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் happy ஆ super யா அவ்வளவுதாய்யா முடிஞ்சிருச்சு so critical angle க்கு மேல பண்ணா என்ன sir நடக்கும் sir critical angle ன்னா okay sir critical angle ன்னா இப்படி போனா நான் இப்படி reflect ஆயிடுவேன் super sir okay அது okay இப்ப critical angle க்கு மேல போனா என்ன lets say இந்த angle வந்து it is greater than critical angle அப்போ you will have reflection அப்போ you will have reflection refraction நடக்காது reflection தான் நடக்கும் சரியா so அப்போ I அதே I இங்கயும் வரும் ஏன்னா laws of reflection will loss of reflection will laws of reflection என்னது angle of incidence is equal to angle of refraction okay வா so அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன் சரியா எல்லாருக்கும் சந்தோஷமா அடுத்தது போலாமா super யா வேற level so now lets go applications ofCIR இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு topic so அதப் பத்திதான் நான் இப்ப பேசப் போறேன் எல்லாரும் ready யா ஆரம்பிப்போமா very good very good soCIRtotal internal reflection has மூணு நாலு முக்கியமான applications அது எல்லாமே நம்ம பார்க்கப் போறோம் எல்லாம் நல்லா கவனிங்க first application mirage mirage வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க இப்ப நீங்க வந்து சென்னையில இருந்தா பாண்டிச்சேரி போறப்ப OMRECRroad ல ஓட்டுறப்ப இல்ல highway ல ஓட்டுறப்ப வண்டி என்ன ஆகும் ரொம்ப தூரத்துல தண்ணி மாதிரி road ல தெரியும் correct ஆ

அது எதனால நடக்குது CIR அது எதனால நடக்குது CIR எப்படி sir நான் explain பண்றேன் so பசங்களா CIR என்னன்னு பார்த்தீங்கன்னா summer ல road வந்து ரொம்ப சூடா இருக்கும் நம்ம ஊர்ல சொல்லவே தேவையில்ல நம்ம ஊர்ல சொல்லவே தேவையில்ல so summer ல என்ன நடக்கும் என்ன நடக்கும் இப்படி ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கயேன் summer ல road ல ரொம்ப சூடா இருக்கும் ரொம்ப சூடா இருந்தா காத்து light ஆயிரும் correct ஆ பசங்களா எல்லாருக்கும் okay வா சூடு பண்ணா

எல்லாருக்கும் சந்தோஷமா நீ எங்க நிக்கற நீ இங்க நின்னு பாத்துட்டு இருக்க so இப்போ இங்கே இருந்து வர light இந்த tree ல இருந்து வர light denser to rarer move பண்ணுது இல்ல so denser to rarer ன்னா it will move away from normal so இப்படி வந்து away from normal away from normal away from normal அப்புறம் இதுல encounterCIRso இது go back into the same thing so denser to rarer it will move away from normal away from normal away from normal அப்போ ஒரு point ல it will come back inside that is called CIRtotal internal reflection so உன் கண்ணுல படும் உனக்கு image வந்து கீழே இருந்து வர்ற மாதிரி தெரியும் so அதனாலதான் உனக்கு road ல ஏதோ reflection நடக்கிற மாதிரி தெரியும் அதுதான் mirage super ஆ எல்லாருக்கும் சந்தோஷமா சந்தோஷம்ன்னா போடுயா ஒரு fire அ போடு ஒரு like அ போடு video க்கு அடுத்தது போயிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும் சந்தோஷமா all guys happy super ஆ பிடிச்சிருந்தா போடுங்க ஒரு square அ ஒரு square போடு ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஒரு fire அ போடு அதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம் super ஓ super next one so next one application என்னன்னு பார்த்தீங்கன்னா so இதான் அந்த NCERT ல இருக்க diagram so air air is உ warmer near the ground அதாவது summer season ல காத்து தரைக்கு பக்கத்துல சூடா இருக்கும் காத்து சூடா இருந்தா density கம்மி so மேல denser கீழே rarer so denser to rarer ன்னா it will move away from normal away from normal அப்ப ஒரு இடத்துல it will come back ஏன்னா TIRwill take place so அதுதான் நடக்குது இங்க எப்போ காத்து சூடா இருக்க இப்ப sir காத்து சூடாலாம் இல்ல sir என் ஊர்ல என் ஊர்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் sir இருக்கும் அப்ப TIR நடக்காது TIR நடக்காது எப்போ when you are uniform temperature uniform temperature இருந்தா நீ அப்படியே மரத்த பார்க்கலாம் ஆனா

diamond வாங்கணும் diamond அ காமிக்கணும்னு ஆசை ஏன் ஏன்னா diamonds they will ref~ reflect right they shine bright okay வா so ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா diamond ஓட critical angle ரொம்ப கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்னா diamond குள்ள நீ ஒரு சின்ன angle of incidence ல light அ விட்டாலும் it will encounter total internal reflection என்னது diamond டோட natural ஆவே critical angle கம்மி diamond ஓட critical angle natural ஆவே கம்மி so சும்மா ஒரு light அ நீ உள்ள விட்டாலே it will goCIR so அதனால it will have multiple reflection and that is why shines bright அது மட்டும் இல்ல இதுக்கு மேல diamond cutters இருப்பாங்கல்ல diamond cutters